கவி அக்கா ரஹா அக்கா நான் புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன் சோசியல் மீடியால சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அப்படியாப்பா சரிப்பா சப்போர்ட் பண்றோம் என்ன சேனல்பா ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்களா ஆல் த பெஸ்ட்பா நல்லா பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்றோம் அப்படியாப்பா சேனல் ஆரம்பிக்கிறீங்களா எதுல பேஸ்புக்லயா யுடுயூப்லயா ஏன்னா எல்லாத்துலயும் ஆரம்பிக்கலான்னு சொல்றாங்களே இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க எதுல ஆரம்பிக்க போறீங்க சேனல் நேம் என்னது ஏதாவது சொல்லதானே சப்போர்ட் பண்ண முடியும் சும்மா வெறுமனே சேனல்ன்னு சொன்னா எப்படி

அப்படிங்களா அந்த புக்ல என்னென்ன மாதிரி ஸ்டோரீஸ் மாதிரியா இல்லை கதையா இல்லை என்ன மாதிரி எல்லாம் இது பண்றீங்க நிறைய புக்ஸ் நீங்களே ரெடி எழுதறீங்களா இல்லை எ எதனால அப்படி போடறீங்க என்ன சோசியல் மீடியால ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும் இல்லை அதுக்குத்தான் கேட்கிறோம்ப்பா அஹ் ஆமா சொன்னாப்ல புக் ரிவியூங்கும்போது எல்லாமே கலந்து போடுங்க ஏன்னா ஒருத்தவங்க மட்டுமே பார்க்க மாட்டாங்க சின்ன பிள்ளையை பார்க்குற மாதிரி எல்லாமே கலந்து போடுங்க ஏதோ எங்களால முடிஞ்ச சஜஷன்

உம் கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் கரெக்ட்தான் ஒரே நேம்ல நிறைய இருக்கும் பட் ஆனா நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் இல்லையா சோ அதுல போயிட்டுங்க பர்ஸ்ட்

இல்லை அதான் அவங்க லிங்க் அனுப்பறேன்னு சொல்றாங்கல்ல அந்த லிங்க கிளிக் பண்ணா நம்ம உள்ள போயிரலாம் ஆஹ் நானும் பார்த்திருக்கேன் நிறைய சேனல் இது மாரி என் ப்ரெண்ட்ஸ்ம் வச்சிருக்காங்க ஆஹ் ஓகே நீங்க புக் ரிவியூ மட்டும்தான் பண்ணப் போறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ற மாரி எதுவும் ஐடியா இருக்கா ஆஹ் இல்ல புக் ரிவியூ மட்டும்தான் ஏன்னா பர்ஸ்ட் அக்சுவலா வேற எதாவது பண்ணலாம்தான் ஐடியா பட் எல்லாத்துக்குமே இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு குக்கிங் போலாம்ன்னு ஐடியா இருந்தது பட் குக்கிங்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க சோ நம்ம போய் அவங்களோட காம்பிடிட்டிவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் சரி அடுத்து வேற எதாவது பண்ணலாமேன்னு தோணுச்சு சரி புக் ரிவியூ நம்மதான் புக் நிறைய லைப்ரரில எல்லாம் எடுத்துட்டு வந்து படிக்கிறோம்ல அதனால சரி அதை பத்தி போடலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா அப்புறம் பர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போடலாம்ன்னு பிளான் அப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படீன்னு அதான் பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலயும் போடலாம் இன்ஸ்டாலயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து லைக்ஸ் சம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ அமௌன்ட் போல இருக்கு அது மட்டும் இல்லாம அதுவும் அவங்க யுடுயூப்லயும் இருந்தாங்கன்னா அது மூலியமா அவங்களுக்கு ஒரு விளம்பரம் மாதிரி இருக்குல்ல அதனால வந்து அந்த மாதிரி சும்மா குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அதுவும் எவ்வளவுதான் சோசியல் மீடியா இருந்தாலும் இப்ப யாருக்கு டைம் இருக்கு எல்லாரும் லென்த் வீடியோவை விட ஷார்ட்ஸ்தான் பாக்குறாங்க அதனால அப்படித்தான் பிளான் வச்சிருக்கேன் உம் ம் ஆமாப்பா நானும் அதான் சொல்லலாம்ன்னு நினைச்சேன் ஏன்னா வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் இதெல்லாம் டெடிகேட் ஆகும் ஏன்னா நிறைய பேர் சாங்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணும் போது யுடுயூப்ல வந்து யுடுயூப்ல இவ்வளவு வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க யுடுயூப்ல உங்களால லைக் இவ்வளோ ஷார் இவ்ளோ கமெண்ட் குடுத்ததுனால இப்படி குடுத்திருக்காங்கன்னு சொல்றதுல அந்த மாரி நீங்க வந்து வெறும் புக்ஸ்ன்னு போடறதை விட அது ஒரு காமடி மாரியாவும் ஒரு ஜாலியா பண்ற மாரி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் நாங்களும் தெரிஞ்சவங்ககிட்டயும் பிரண்ட்ஸ்கிட்ட ஷார் பண்றேன் என் பிரண்ட்ஸ் எல்லாம் இதுமாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நல்லா பண்ணுங்கப்பா ஆமா அவங்க சொல்றது நல்ல ஐடியாதான் அது மாதிரி ஷாட்ஸ்தான் சொன்னாப்ல ஷாட்ஸ்தான் நிறைய பாக்குறாங்க எங்க அந்த பெரிய வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி பாக்குறது இல்லை அதை இன்டரஸ்டிங்கா கொண்டு போனா தான் பாக்குறாங்க

அது மாதிரி அவங்க சொல்ற மாதிரி நிறைய அந்த திரில்லிங் ஆனது கொஞ்சம் இன்டரஸ்டிங்கா கொண்டு போங்க சீக்கிரம் ரீச்ஆயிடலாம்

டெலிகிராம் டுவிட்டர் அப்டிலா இல்லை சோசியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் நல்ல யாரு நல்லா புக்ஸ் இந்த குக்கிங்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஆஹ் ஹோம் ஹோம்லயே வந்து நிறைய சோசியல் மீடியா எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அதிகமா இன்டரஸ்ட் இருந்தா லைக் கொடுப்போம் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தை பார்த்து தள்ளி விட்டுட்டு போயிடுவோம் நீங்க பண்றீங்க இல்லையா அதனால உங்களுக்கெல்லாம் நாங்க நல்லாவே லைக் குடுப்போம்

உம் நான் வந்து வாட்ஸப் யூஸ் பண்ணுவேன் இந்த டெலிகிராம்ன்னு சொல்லுவாங்க டெலிகிராம் அவ்வளவு யூஸ் பண்ணதில்லை ஆனா இன்ஸ்டால் பண்ணணும் இனிமேதான் அப்புறம் பேஸ்புக் அக்கௌன்ட் வச்சிருக்கேன் இதான் நான் யூஸ் பண்ற சோசியல் மீடியா அப்புறம் நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் யுடுயூப்ல அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு போட்டு விடுவோம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு நீங்க போடுறதை பார்த்துட்டுதான் அதுக்கப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க சேனல்க்கு நான் சப்போர்ட் பண்ணரே என்னோட சேனல்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமா அந்த டெலிகிராம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூவிஸ் பார்க்கத்தான் ரொம்ப ஹெல்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய வந்து

அண்ட் யாருக்காவது விஸா அந்த ஸ்லாட் எல்லாம் கிடைக்கலைன்னா அவங்க வந்து அந்த டெலிகிராம்ல குரூப் வச்சிருப்பாங்களாமா அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் இப்போ நம்ம எப்படி தக்கல்லே டிக்கெட் புக் பண்றோம் அந்த மாதிரி யாராவது விஸா அன்னைக்கு வந்தது கேன்செல் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து அப்டேட் வருமாம் சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு டெலிகிராம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க அப்புறம் மெய்னா நிறைய பேர் யூஸ் பண்ணது மூவிஸ் பார்க்க யூஸ் பண்றாங்க நானும் டெலிகிராம்ல எல்லாம் உள்ள எல்லாம் இல்லை ஆனா அவங்க அக்கௌன்ட் வச்சிருக்காங்க எங்க வீட்டுல சோ அவரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்புறம் ஆனா அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் ஆனதும் கூட ஏன்னா நம்ம மூவி நேம் போட்டோம்ன்னா அதிலேயே ஒரு பத்து லிங்க் வரும் போல இருக்கு அதுல நமக்கு எது வேணும்ன்னு நம்மதான் பார்த்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும்

அப்புறம் பேஸ்புக் அது காமனா எல்லாருமே வச்சிருக்காங்க இப்பெல்லாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி மாதிரி போறதெல்லாம் இப்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஆமாப்பா டெலிகிராம் வந்து நான் கூட நான் இருக்கேன் அதுக்குள்ள போ போனதில்லை போனாக்கா ரொம்ப ரிஸ்க்தான் நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் தான் எங்களை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதுல நிறைய மூவிஸ் வரும் அது ஒண்ணு அது வந்து மூவிஸ் கூடவும் புதுப்புது படம்லாம் ரிலீஸ் முன்னெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு யாருக்கும் ஷேர் பண்ணக் கூடாது யாரும் அவங்க எதாச்சும் அனுப்புனா நம்ப ஷேர் பண்ணக் கூடாது அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்புல்லா ஹாண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொன்ன உடனே அந்த லிங்க் உள்ள எல்லாம் போகவே மாட்டேன் சுத்திட்டே இருக்குமா ஏய் எங்கேயாச்சும் போயிட போது வேணான்ட்டு வெளிய வந்துடுவேன் மேக்சிமம் அந்த மாதிரி பயந்துகிட்டு மேக்சிமம் அந்த இதுல நான் பண்ண மாட்டேன் இருந்தாலும் நீங்க சொன்னது எல்லாமே அது இருக்குதான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்

ஆமா நானும் அந்த டெலிகிராம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேள்விப்படலை அதாவது நான் எப்படி இந்த யுடுயூப்லயே சில பேர் சேனல் வச்சிருப்பாங்க அவங்க இதை வந்து இந்த பேக்கிங் க்ளாஸ் எடுக்கிறோம்

ஓ அப்படியா பட் நான் மோஸ்ட்லீ இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாவதா இன்னொரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வருது ஆஹ் யுடுயூப் பொறுத்தவரைக்கும் இப்ப எல்லாருமே யுடுயூப் சேனல் ஆரம்பிச்சிடறாங்க மேய்னா அல்ரெடி சினி பீல்டுல இருக்கறவங்க ஆஹ் அந்த குட்டி குட்டி சீரியல்ஸ் பண்றவங்க எல்லாருமே இப்ப யுடுயூப்ல ஆளுக்கொரு சேனல் வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராடு பண்றாங்க அப்படிங்கற மாரியெல்லாம் சொன்னாங்க டெலிகிராம்ல நீங்க வந்து என்னோட சேனல் இப்படி பண்ணீங்கன்னா அதாவது அந்த சேனலோட அவங்களோட அந்த லோகோவெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க நேம் யூஸ் பண்ணி அஹ் சம் ஏதோ ஒரு லெட்டர் மட்டும் கொஞ்சம் சேன்ஜ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு பட் அதுல நம்ம வந்து அப்படியே பாக்கும்போது நமக்கு தெரியாது அந்த மாரியெல்லாம் பண்ணி நாங்க கிப்ட் தர்றோம் அப்படி தர்றோம் இந்த லிங்க்க இது பண்ணுங்க

பட் ரொம்ப ரிஸ்கான ஒண்ணாதான் இருக்கு இல்லை சோசியல் மீடியால யூஸ் பண்றது

அது அது ஒண்ணு இன்னும் ஒண்ணு பாருங்களேன் சோசியல் மீடியால யுடுயூப்ன்னு போறீங்க யுடுயூபோ இல்ல வாட்ஸபோ இல்ல பேஸ்புக் எதனாலுமே

ஆனா அது அதுக்குன்னு போடுறாங்களா இல்லை அது பேசுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் தோணும் எனக்கு அதுக்குன்னு பசங்களை வந்து பார்க்க வைக்கிறதுக்குன்னே சோசியல் மீடியா வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிப்பேன் நானு சில டைம் எல்லாம் அதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனா அது எப்படி என்னன்னு தெரியல எனக்கு அவ்வளவு டிடெய்லா தெரியல அதே பாக்குறதுக்கு பசங்க வந்து கத்துக்குதுங்க அதுதான் ஒண்ணு ஆமா நீங்க சொல்ற மாதிரி அந்த சேனல்ல நானும் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறது ஆனா நம்ம இந்த பேரண்டல் செட்டிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் எல்லா சோசியல் மீடியாலயும் அதை போட்டோம்ன்னா நம்ம குழந்தைங்க எது பார்க்கலாம் எது பார்க்கக் கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ சில சமயம் நம்ம நம்ம நார்மலாவே வச்சு ஓபன்ல வச்சுட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாக்குறதும் அவங்க பாக்குற மாரி இருக்கும்

பேரண்டல் செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டோம்ன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்களுக்கு ரிலேடேட் மட்டும்தான் வரும் பெரியவங்களுக்கு ரிலேடேட் எதுவுமே வராது சோ அது ஒரு நல்ல ஆப்சன் சோசியல் மீடியாவை பொறுத்தவரைக்கும் ஆஹ் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லா இருக்கு செக்கூரிட்டி ஆப்ஷன்ஸ் அது கொஞ்சம் நல்லதுதான் ஓக்கே பட் இது நம்மளை விட சோசியல் மீடியால பாதிக்கப்படுறது யார் தெரியுமா பாவம் சினி பீல்டு ஆர்டிஸ்ட்ஸ்தான் அவங்க எது பண்ணாலும் உடனே போட்டு விட்டுருவாங்க அது நல்லதோ இல்லை கெட்டதோ பாவம் அவங்களுக்கே அது தெரியுமோ தெரியாதோ தெரியலே பட் இவங்க எப்படிதான் அதை கேப்ச்சர் பண்ணுவாங்களோ தெரியலே ஆல்ரெடி பர்ஸ்ட் டைம்லாம் சொல்லுவாங்க ஆஹ் அந்த அப்பலா ப்ரெஸ்தானே இருக்கும் அதை வைச்சுக்கிட்டு சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியே போனா இம்பார்ட்டண்டா அவங்க ஏதாவது ஒரு ஹீரோ மேரேஜ் அதுக்கு வர ஹீரோ அப்படிதான் வந்து அதை வந்து கேப்ச்சர் பண்ணி போடுவாங்க பட் இப்ப அவங்க எந்திரிச்சாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி சைக்கிள்ஸ் போனாலும் சரி கார் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் உடனே சோசியல் மீடியால போட்டுருவாங்க அதுவும் வித் மீம்ஸோட போடுறாங்க பாவம் அது மாரி இந்த மாரி நியூ சேனல்ஸ் ஆரம்பிக்கிறவங்களும் அதே மாரிதான் ஆஹ் கமெண்ட்ஸ் போடுறது அதெல்லாம் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல அது ஒரு ஆஹ் ஒருத்தவங்களே மனசு புண்படாமல் பேசணும் பட் ஆனா வேணும்னே அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் போடுறது அதெல்லாம் எதுக்கு அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஹெர்ட்டா இருக்கும் அதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்குறாங்க சோ என்னைய பொறுத்தவரைக்கும் மிடில் க்ளாஸ்கூட சோசியல் மீடியால சர்வே பண்ணிடலாம் ஆனால் சினி ஆக்டர்ஸ் இருக்காங்களே ரொம்ப பாவம் ஆமாம்ப்பா ஏன்னா சில பேரு அதுவே சோசியல் மீடியா சோசியல் மீடியான்றதை கவர் பண்றவங்க சில பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம சில கோவில்ல அவங்க கூட சோசியல் மீடியாக்கு கொண்டு வர்றாங்க அந்த கோவில்ல வந்து இந்த மாரி இருக்கு ஆஹ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடு செஞ்சி சொல்லுவோம் அந்த மலையை பத்தின வீடியோக்கெல்லாம் எடுத்து நிறைய பேர் போட்டு இருக்காங்க திருவண்ணாமலை அப்புறமேட்டு வந்து மதுரையில அந்த கோவிலை பத்தி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி சோ இதை மாதிரி கூடவும் படுத்துறாங்க சோசியல் மீடியால ஆனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லதா இருக்குல்ல அதைப் பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுல்ல ஏன்னா அதை மாதிரி விஷயத்துக்கு மட்டும் சில பேர் வந்து கோவில் விஷயங்களை லைக் பண்ணி லைக் பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா பகிரது அது ஒரே ஆளா கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஜென்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு நான் கூட பார்த்திருக்கேன் அவருக்கு வீடியோவாவே ஒண்ணு போட்டிருக்காரு மக்களே நான் வந்து இதுக்காகவே நான் போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ஆஹ் அவரு ரொம்ப வண்டி ஓட்டி ரொம்ப லாங் காட்டுப்பகுதி இதெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு போடுவாராம் அஹ் எனக்காக அந்த லைக் குடுங்க சோசியல் மீடியால எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நான் வந்து இதுக்காண்டிவே நான் உழைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் போடுவாரு அவ்வளவு மழை பெய்யும்பா அந்த மழையிலுமே அவர் போயிட்டு அந்த தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சோசியல் மீடியா ஒரு ஆப் மாரி வச்சுக்கிட்டு யுடுயூப்ல கொண்டு வருவாரு நிறைய மலைங்க காடுங்க அப்புறம் மிருகங்களை பத்தி எல்லாம் எடுத்து எடுத்து போடுவாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா இருக்கும் அந்த மாரியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படியெல்லாம் எடுப்பாங்களா படத்துங்களைதானே ரிஸ்க் எடுத்து எடுப்பாங்க ஒரு தனி மனுஷனா போயிட்டு எப்படி இப்படி எல்லாம் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாப்பேன் ஏன்னா அதுக்குன்னு வேற மைக் இல்லை அவங்க வச்சிருக்கிற அந்த கேமரா இதெல்லாம் பார்த்துதானே அவங்க எடுக்கணும் அவங்க பாமிலி இதனால எப்படி ரன் ஆகுது

ஆமா நீங்க சொல்ற மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு அதாவது நம்ம பார்க்க முடியாத இடத்தை எல்லாம் வந்து அவங்க காமிக்கிற மாதிரி அது மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்கு நிறையா நானும் நிறைய பார்த்திருக்கேன் அந்த மாதிரி இந்த ஒரு ட்ரெக்கிங் போறது ஏன்னா அந்த இடத்துல நம்ம போய் பார்க்க முடியாது அந்த ட்ரெக்கிங் போறது இல்லை வேற ஒரு நாடு அந்த மாதிரி காமிக்கும்போது அதுவும் ஒரு அட்வான்டேஜ்தான் நம்ம இங்க போன்லயே எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம் எல்லா இடத்துலயும் என்ன பழக்க வழக்கம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அது இல்லாம இந்த டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி

உம் கரெக்ட்தான்ப்பா அட்வான்டேஜ்ன்னு பார்த்தா இருக்கு அதான் சொன்ன மாரி இப்போ ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்பர் ஆகி போறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியா இருக்கலாம் அது ஒரு ஊரா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு அந்த ஐடியாவே இருக்காது

பட் இப்ப நம்ம அதுல போயிட்டு என்ன வேணாலும் ஒரு டீச்சிங்கா இருக்கலாம் ஒரு சின்ன சிம்ப்பில் டீச்சிங்லாம் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி ஒரு காண்பிடண்ட் வருது புல்லா கூட சொல்லியும் கொடுக்குறாங்க நிறைய பேரு வீடியோஸ்ல அப்புறம் கிளாஸஸ் லேர்னிங்கும் இருக்கு இங்கிலிஷ் கிளாஸஸ் லேர்னிங்கு அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய வந்து பண்றாங்க நிறைய குட்டி குட்டி ஷார்ட் பிலிம்ஸு கிட்ஸ்க்கு புரியிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்கு அதெல்லாம் ஓகே தான் பட் என்னதான் இருந்தாலும் அது சோசியல் மீடியான்னு உள்ள போயிட்டோம்ன்னா அது வந்து நம்மளை யார் வேணா கம்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்மளே க்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு ஆஹ் யாரு வேணா எது வேணா பண்ணிக்கலாம் ஒரு சேப்டி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாதான் இருக்கு சோசியல் மீடியான்னு போயிட்டு நம்ம ஐடியை போட்டுட்டு நம்ம இதைப் போட்டு என்ன வேணா யார் வேணா எழுதிக்கலாம் அது நம்ம போயிட்டு கேக்கலாம் பட் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பட் நம்ம யாரும் அதை எடுத்து பண்றது கிடையாது ஏன் இப்படி என்னைய பேசுனீங்க ஏன் இப்படி என்னைய அப்படி பேசுனீங்கன்னு சொல்லி அவ்வளவா யாரும் பண்றதில்லை ஏன்னா இதுக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாதேன்னு விட்டுட்டு போயிடுறாங்க இப்ப கூட ஒரு பழைய காலத்து ஒரு ஆக்டர் அவரு வந்து போட்டுட்டே இருப்பாரு பாத்தீங்களா ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயின்ஸ் பத்தி எல்லாம் அவ்ளோ ஒரு பேடா வந்து போட்டுக்கிட்டே இருப்பாப்புல அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து ரியாக்டே பண்ணாங்க மத்த எல்லாரும் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அந்த மாரி விட்டுட்டு போயிற வேண்டியதுதான் ஆமா அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த யுடுயூப்ல பாத்தீங்கன்னா எது வேணாலுமே இந்த டீச்சிங்கா இருக்கட்டும் ஆஹ் வேற எந்த விஷயமும் குக்கிங்ன்னு கூட சொல்லுங்க வேற எதாவது க்ளாஸ் நீங்க சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்துகிட்டு நம்ம வெளிய போய் கடைக்கு கூட போக வேண்டாம் அதை எல்லாத்தையும் எப்படி கத்துக்கணுன்றதை கடைக்கு போயி வாங்கிட்டு வந்து இந்த பொருள இதெல்லாம் வேணும்ன்றதை அதை பார்த்து கத்துக்கிட்டு குக்கிங் பண்றாங்க அதுவும் இல்லாம வெளியில எல்லாம் போறாங்க ஆஹ் போர் அடிக்குது அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே யு டுயூப் எப்பவுமே ஒருத்தவங்க யுடுயூப்லையே நோக்கமா இருப்பாங்க ஏன்னா சோசியல் மீடியால வந்து அதிகமா வந்து அது போய்க்கிட்டிருக்கறதுனால அதை இன்டரஸ்டிங்கா எடுத்து பார்ப்பாங்க அதைப் பார்த்துட்டு அதைப் பார்த்து கத்துக்கிட்டே வேர

அப்புறமா எங்க வெளியில போறது எங்க போ கோவிலுக்கு போனோம் அந்த இடத்தை போட்டோ எடுத்து போடுறது அதுவுமே ஒரு சோசியல் மீடியாவா ஆயிடுது சாதாரண மக்களும் இப்ப அதுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க பெருசா பண்றவங்க பண்ணிட்டுதான் இருக்காங்க சோசியல் மீடியால இப்ப நம்ம நீங்களும் கூட பாத்தீங்கன்னா போட்டோம்னு வெச்சுக்கோங்க அதுவும் ஒரு சோசியல் மீடியா மாரிதானே சோ எப்படியெல்லாம் வந்துச்சு பாருங்கன்னு சொல்றேன் ஆமா இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு அப்படியே பேசிட்டு இருக்கிறதை நான் சாப்பாடையே கருக வச்சுட்டேன் சாப்பாடை வச்சிட்டு வந்து உங்க கிட்ட பேசலான்னு உட்கார்ந்தேன் என் சாப்பாடே தீஞ்சு போச்சு திரும்ப சாப்பாடு வச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கேன்

நீங்க மறக்காம உங்களை யுடுயூப் சேனல ஸ்டார்ட் பண்ணிட்டு லிங்க் அனுப்பிவிடுங்க எங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் வேற ஏதோ சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அனுப்பிச்சுவிடுங்க எங்களுக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லித்தாங்க. அப்புறம் வேற ஏதாவது சோசியல் மீடியால வந்து இந்த டுவிட்டர் ஆஹ் இல்லைபேஸ்புக் அதுல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் மறக்காமல் அதுக்கான லிங்க்க அனுப்புங்க கால் பண்ண முடியலைன்னாலும் ஒரு வாய்ஸ் மெஸேஜ் போட்டுடுங்க வாட்ஸப்ல நாங்க அதை பார்த்துக்கிறோம் சரிங்களா இப்ப நான் கிளம்புறேன் மணி ஆயிடுச்சு பாய் ஆஹ் ஓகே அக்கா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஓகே பாய் உம் பாய்

army ல கூட வீரம் நானும் போறேன்மா எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குன்னு

அப்போ பாரு exam plus two முடிச்ச உடனே அப்பறோம் அது எந்த எங்க இருக்கு school லு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பாரு அதே சமயத்துல காலையில எழுந்து கொஞ்சம் walking அனுப்பு running பண்ணவை ஏன்னா அந்த அதெல்லாம் அவங்க அவங்க training கொடுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் support டா இருக்கும் அந்த பிள்ளை அங்க போய் செய்யும் போது இல்ல

work பண்ண ஓடும்போது காலையில எழுந்து running போகும் போது exercise பண்ணும்போது அந்த அதுககுண்டான உடம்பும் இருக்கணும் இல்ல அந்த பிள்ளைக்கு height இருந்தாலும் அந்த உடம்பும் இருக்கணும் இல்ல

இருக்கேன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு ஒரு ஆசை நம்ம பையன் நாட்டுக்காக ஒரு time விட்டு பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் வந்தா நம்ம பிள்ளை வரலன்னா நட்டோட பிள்ளை அவளோ தான் இது எல்லா தாயும் நினைக்கமாட்டாங்க சுதா தெரியுமா எந்த தாய் நினைக்கிறாங்களோ அந்த பிள்ளை கண்டிப்பா அந்த நாட்டுக்காக நிக்கும் ஆமா நான் நினைக்கிறேன் அப்படி

எப்படினாலும் அந்த நாட்டுக்காக அந்த பிள்ளை இருக்குணும் போது இப்போ இப்போ நீ சொல்லும்போது சொன்னல முகில்க்கு போக முடியுமானு அப்போ அவன் கிட்ட கேட்கணும் உனக்கு இதுல விருப்பமாபா நீ போறியா இதுல இப்படிலாம் இருக்கணும்னு

intrest எடுத்து நல்லா செய்வாப்புல ஆர்வம் எடுத்து செய்வாப்புல்ல இல்ல நான் இதை செய்யும்போது ரொம்ப இதா இருப்பேன் அப்படின்னு அப்போ வந்து அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசை ஆசை automatic டா வரும் அவனுக்கு ஆசையா தான் இருக்கு அம்மா எப்படிமா ஆகிடுமாம்மா நீங்க அப்பறோம் இது பண்ணுவீங்களாமா அப்படின்னு நான் சொன்னேன் ஆகிடும்டா அதெல்லாம் பார்க்கலாம் try பண்ணலாம் நீ first டு படிடா அப்படின்னு அப்படின்னு சொல்லி இருக்கேன் பார்ப்போம் கடவுள் விட்ட வழி நமக்கு இல்ல ரொம்ப ஆசைன்னு ஒன்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் சுதா ஆசைபட்டது அமையும் அது சொல்லுவாங்க

ஆமா அதுக்கு தான் சொல்லுவாரு எங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க வந்து இருந்த அப்போ அவரு ஒரு army man தான் அவங்க கல்யாணத்துக்கு வந்து wish பண்ண வந்த அப்போ இதை கவிதையா எழுதி இருந்தாங்க ஆடை பட்டது ஆசை பட்ட விதத்துல ஆசை பட்ட இடத்துல ஆசை பட்ட நேரத்துல கிடைக்காம போறதுல தான் ஒரு thrilling இருக்கு அது தான் அந்த army போட வாழ்க்கை அது அது ஒரு paper ல எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அது எங்க அக்கா அப்போ வந்து ஒரு cover மாதிரி கொடுத்தாரு அவங்க marriage முடிச்சி வந்துட்டு எல்லாருடைய gift லாம் பிரிக்கும்போது ஏதோ ஒரு cover இருக்கேன்னாக்கா அது வந்து அவர் அதுல எழுதி இருந்தாரு வாழ்க்கை என்னும் படகில் பயனிக்க போகும் நீ வாழ்கையில் படகில் தத்தளித்தாலும் அந்த கரையை நீ தொ தொட்டிடனும் தொட்டு உன்னுடைய வாழ்கையில் நீ வெற்றி அடையணும் நீ கரைகளை கடக்க கடக்க அந்த வாழ்கையோட படகு எப்படி எல்லாம் போகுதோ அப்படி எல்லாம் நீ சாஞ்சி போனாலும் நீ அந்த கரையை தொட்டு அந்த வாழ்கையில் எல்லா செல்வத்தையும் நீ அடையனும்னு சொல்லிட்டு அப்போ இந்த இதை கவிதையை எழுதி இருந்தாரு வாழ்க்கை என்னும் படகில் பயணிக்கும் நீ கிடைக்கும் நேரத்தில கிடைக்காத இடத்தில் கிடைக்காத இடத்தில் கிடைக்கும் போது தான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் இது தான் army யின் வாழ்க்கையில் கதைன்னு எழுதி இருந்தாரு

அப்போ அந்த அந்த அந்த கல்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றதால அதை ஒரு second ல அது mind ல ஏறிடுச்சி எனக்கு இன்னைக்கு நாப்பத்தி மூணு வயசு ஆனாலும் அது மறக்காம இருக்கேன்

கவிதயை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு line ஒரு வாட்டி சொன்னா போதும் அதை மறக்க மாட்டாங்க எப்பயுமே

ஆனா அவர் அதை காட்டும்போது அந்த paper காட்டுன அப்போ அவருடைய எழுதிய வரிகள் அவர் ஒரு ஒரு சில இடத்துல அந்த எழுத்த விருச்சி எழுதுன வரிஎழு வரிகள்லாம் கண்ணு முன்னாடியே இப்போ அந்த letter நிக்குது அஆது அந்த ஒரு army அவங்க எந்த அளவுக்கு அவங்க அதை அனுபவிச்சி அதை ஒரு வாழ்க்கையை படகா வச்சி அதை எவ்ளோ அழகா அவர் எழுதிட்டாரு பார்த்தியா அப்படின்னு நினைச்சி இது பண்ணுவேன் வாழ்க்கை எவ்ளோ இருக்கு சுதா ஹம் எல்லாம் இது பண்ணி தான் ஆகனும் எல்லாம் கடந்து வரணும்

கடந்து வந்து தான் ஆகணும் நாம்மளே எல்லாம் இருக்கிறோன் சொந்தம் பந்தம் குடும்பம் இதெல்லாம் இருக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கிறோம் நம்மளுக்கே என்னமோ வெறுப்பா இருக்கே அவங்களாம் military காரங்களாம் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க காடு முள்ளுன்னு தெரியாது பாம்புன்னு தெரியாது புச்சின்னு தெரியாது எவ்ளோ இதுவா இருக்காங்க தெரியுங்களா ரொம்ப கஷ்டோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டோம் நினைக்கும் போதே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு இபோ சாதாரண ஒரு குளிர்லயே நம்ம நம்ம bedsheet போட்டு கம்பளி போட்டு ஒரு heater போட்டு அதை உடம்ப சூடாக்கிட்டு தூங்குறோம் அவங்களுக்கு அதெல்லாம் எதுமே இருக்காது சுதா

அவங்களுக்கு குளிர் தெரியாது பணி தெரியாது வெயில் தெரியாது காத்து மழை தெரியாது எல்லாம் ஒரே நாள் மாதிரி இருக்கும் எது எப்போ பூகம்பம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாதுன்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில எது எது எப்போ வரும்னே தெரியாது அந்த வறட்சிலயே அவங்க வாழ்ந்து சந்தோஷமா இருக்காங்க பாரு அந்த ஒரு அந்த ஒரு ஒரு சின்ன இபோதான் video call லாம் இருக்கு அடிகடி பார்த்துக்க முடியுது அவங்க மனைவியையும் பிள்ளைங்களையும் அப்போலாம் அது கூட கிடையாது

friends படம் பார்த்து இருக்கீங்களா ஆஹ் ஆமா ஹம் அதுல பார்த்தீங்களா அவங்க போய் இருக்கிறதுனால ஒரு letter தான் வரும்

அந்த பொண்ணு அந்த சூர்யாகாக அவ காத்துட்டு இருக்கா என்றத கூட letter மூலியமா தான் அவன் தெரிஞ்சிக்கிறான்

அது மாதிரி அந்த காலத்துல இருந்தவங்க எப்ப்டி இருந்திருப்பாங்க அப்போ கூட அந்த letter கூட சுதா ஆமா அப்போ கூட letter கூட உடனேலாம் வராது ஒரு பத்து நாள் பதன் ஐந்து இருபது நாள் மாசம் கூட ஆகும் அந்த letter போயிட்டு நம்ம கையில் வரதுக்கு

ஏன் நான் திரும் கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு வரும் போதே letter தான் அந்த letter ர time பார்த்து பார்த்து பார்த்து எழுதி எழுதி எழுதி

அதை stamp paper ஒட்டி அதை நான் post பண்றது குள்ள எனக்கு பதன் ஐந்து இருபது நாள் ஆகிடும் அந்த பதன் ஐந்தி இருபது நாள் ஆஹ்